நிறைய டூவீலர்ஸும் பார்க் பண்ணி இருக்காங்க.

பக்கத்திலியே ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டலோட பேரு உதயம் உணவகம்.

இது ஒரு பெட்ரோல் பங்க் .

சைட்ல ஒரு கார் போகுது.

அந்த கார் ரெட் கலர்ல இருக்கு.

இந்த எடத்துல எலிபேன்டுக்கு எப்படி ஃபீட் பன்னனுங்கிறத சொல்றாங்க.

இது பாக்க ஒரு ஹாஸ்டல் மாறி இருக்கு.

இங்க நெறைய வண்டிங்கள பார்க் பண்ணி வச்சிருக்காங்க.

மேல ட்டிராஸ் கிட்ட நெறையா டிரஸ் துவைச்சு காய போட்டு இருக்காங்க.

வைட் கலர்ல ரெண்டு பில்லோ இருக்கு.

சைடுல ரெண்டு டேபிள் இருக்கு.

லைட் எரிஞ்சிட்ருக்கு இந்த வீடு ஒய்ட் கலர்ல இருக்கு.

இந்த எடத்த பாக்கவே அழகா இருக்கு.

நெறைய ஸ்டூடண்ட்ஸ் சுத்தி நின்னுட்டிருக்காங்க சைட்ல ரெண்டு வேன் நிக்குது.

மேட் ரெட் கிரீன் கலர்ல இருக்கு.

கல்லும் முள்ளுமா இருக்கு. நெறைய மரம் இருக்கு.

இது ஒரு ஹோட்டல் ரூம் .

ட்ரெயின்ல இருந்து இந்த பிச்சர் எடுத்துருக்காங்க.

அங்க ஒரு போஸ்ட் இருக்கு அந்த போஸ்ட்க்கு மேல லைட்டிங் போற்றுக்காங்க.

தூரத்துல ஒரு பில்டிங் இருக்கு அந்த பில்டிங்க்கு மேல ரெண்டு சின்டெக்ஸ் இருக்கு.

இங்க ஒரு ஸ்டாச்சூ குடுத்துருக்காங்க.

முன்னாடி ஒரு பிளார்ஷோ வச்சிருக்காங்க.

இது ஒரு ஏ டி எம் மிஷின் .

இது பாக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் மாரி இருக்கு.

சைடுல ஒருத்தர் உக்காந்துட்டுருக்காரு அவர் பக்கத்துல எல்லோ கலர் பை இருக்கு.

சுத்தியும் நெறைய மரம் செடி கொடிங்க இருக்கு.

இத பாக்க ஒரு ஆஃபீஸ் மாரி இருக்கு.

இந்த கல் வீட்டுல ஒரு ஜன்னல் இருக்கு.

டிப்புக்கு போறதுக்கு ஒரு வழி இருக்கு.

இன்னொருத்தன் சைட்ல யானை மேல தண்ணி ஊத்திட்டுருக்கான்.

சைடுல ஃபென்சிங் போட்டு கம்பி கட்டிருக்காங்க.

ஆப்பிள் ஆரஞ் கோவா பப்பாயா எல்லா ஃப்ரூட்சும் இருக்கு.

இது ஒரு டிரஸ் கட இங்க நெறையா டி_ஷர்ட்ஸ் வெச்சி இருக்காங்க.

இது ஒரு மெயின் ஏரியா .